அவலோ தான் வச்சு இருபாங்க வேர என்ன வச்சு இருப்பாங்க ஒரே ஒரு இது இருக்கும் push pull ups எடுக்க்ர மாரி rod

அதுக்கும் evening five க்கு மேல தான் போன்னும் wow காலைல தான் போனும் இல்லாட்டி, உங்கலுக்கு எல்லம் அப்டி இல்ல னீங்க எல்லம் காலைல gym க்கு போவிங்கல போய்ட்டு பொருமையா வரலாம்

காலைலா பத்து மனிக்கு college அதுனால பிரசன்னை இல்ல ஆ பத்து மனிக்கு college

அப்புரம் சனிகிலமை எல்லாம் leave விற்றுவாங்கல எல்லா சனி கிலமையும் ஆமா, உங்கலுக்கு இருக்கா? எங்கலுக்கு எல்லா சனிகிலமையும் வசுருவாங்க

leave விடுவாங்க

ஏட்டு நால் leave இந்த இதுக்கு, pooja holidays லை எங்கலுக்கு pooja holidays நாலு நால் தான் டா

அதுக்கு அடுத்த வார சனிகிலமையும் வசுருவாங்கலா ஆரு மனிமுட்டும்

அடுத்த வாரம் சனிகிலமை வைபங்க அதுக்கு அடுத்த வாரம் வைபாங்க எல்லா வாரமும் வைய்பாங்க டா சரி எங்க இங்க enfield showroom மேல gym இருகாமா போலாமா

காலைல வருவேன் வந்துட்டு பத்து நிமிஷம் பன்ன உடனே நா வீடுக்கு வந்துரனும், நீ பொருமயா ஒம்பொது மனி வரைக்கும் பன்னிட்டு வீடுக்கு போய் குலிச்சிட்டு college போவ ஏன் டா சாய்ங்காலம் வா சாய்ங்காலம் போலாம் சாய்ங்காலம் பாகக்லாம் அன்சு மனிக்கு விடுவாங்க

டக்கு டக்குனு அடிசிட்டு வந்துரலாம் லை bus stand ல நிக்கிர college ல இருந்து வெலிய வந்தாலே உனக்கு அங்க இருந்து பக்கம்

அதுனால னீ சொல்லிட்டு இருக்க, நா இங்க இருந்து அங்க வரனும்

அது senior symposiyum நடத்தும் போது ஏதோ பன்னான் டா , stunt ஒரு நாலு bike கொண்டு வந்து பன்னாங்கா ஆனா, அது நல்லா தான் இருந்துச்சு

சரி gym க்கு போரத பதி சொல்ரேன், போலாம்

அடுத்த வாரதுக்கு அப்பரம் இருந்து வேனா போலாம்

ம்ம் சரி சரி சரிரா நா கூபுட்ரேன்

நா நல்லாவே சிட்டு நீ எப்பிடி இருக்க ?

சாப்பாடு இன்னிக்கி mango rice னா நீங்க என்ன சாப்டுருக்கிங்க ? என்னப்பா mango rice சாப்ட்ட எப்பிடிப்பா ரொம்ப வெயில் இல்லையாப்பா சுடாகிடுமே உடம்பு என்ன பண்றது தல வேட்டிய இருந்தா ஒன்னு ஹ adjust பண்ணி போகவேண்டியாதுதான ஐயோ சரிபா தண்ணி நல்லா குடிப்பா நீ

அப்பிடியெல்லாம் இல்லண்ணா நீங்க எப்பிடி இருக்கீங்க ? நா நல்லா இருக்குறேன்ப்பா நல்லா இருக்குறே நான் இப்பதா தயிர் சாதம் சாபிட்டே

இந்த வெயிலுக்கு போனேனா அந்த கோயம்பேடு பக்கம் போனே அடேங்கப்ப எவ்ளோ வெயிலு தெரியுமா தாங்கிக்கவே முடியல

இதுலா helmet போடணும்னு வேற சொல்லிடாங்க அதுவேற வெளில வெயிலு ஆனா உள்ள வந்த boiler மாதிரி ஆகிடிசுபா மண்ட Laugh ஆமாண்ணா climate ரொம்ப ஜாஸ்தி இருக்கு வெயில் ரொம்ப எத்தன degree celsius எதாவது தெரியுமாண்ணா உங்களுக்கு ?

என்னக்கு தெரிஞ்சு ஒரு முப்பத்தி எட்ட தாண்டி இருக்கும்ன்னு நினைகுறேன்ப்பா முப்பத்தி எட்ட, நாப்பத தாண்டிருக்கும் நினைகுறே

நாப்பது இருக்கும் அஹ நாப்பது யூரியா இருக்கும் நாப்பது ஊம் தண்ணி தண்ணி பஞ்சம்வேற அதிகம் ஆகிடுச்சுப்பா இங்க, தண்ணியே வரமாடிங்குது நானும் இந்த விட்டுட்டு இந்த பக்கம் அம்ஜிக்கரை போலா அப்படின்டு இருக்குறே ஆமாங்களா என்ன water problem மண்ணா அங்க ரொம்ப அதிகமான problem பா காலைல அஞ்சுமணிக்கு ஓரே ஓரு ஒருமணி நேரோ விடுவான்

அப்பறமா வந்து ஒருமண்நேரோ சாமிபாருல விடுவான்

அவ்ளோத நீ பிடிச்சா பிடிச்சுக்கோ அந்தமாதிரி இல்லனா இல்ல time கிடைகுரப்ப சொல்லிக்கணும் Tanker வந்து மூவாயிரம் ருவா கேக்குரான்ப்பா அவே, sir இங்கருந்து தண்ணியே இல்ல sir நா வந்து எல்லா பக்கமும் போனு broadway கிட்ட போயிட்டு தண்ணிய எடுத்துட்டு வரணும் city க்குள்ள முவாயிருவா ஒரு tanker க்கு கொடுத்தா நான் போடுறேன் sir இல்லனா இல்ல sir அப்பிடின்னு சொல்லுறான்

ஆம்மாங்கன்னா ஏன்னா அஹ அஹ கிட்டத்தட்ட நேத்திக்கி விலைவாசி பெட்ரோல் டிசல் விலைவாசி silent ஜாஸ்தி ஆகிடுச்சு அதுவு traffic க்கு

ஆமா ஆமா ஆமான்னு ஆஹா ரொம்ப அதிகமகிடுச்சுப்பா rate எல்லாமே தண்ணி tanker rate எல்லா அதிகமாகிடுச்சு வர வர water resources ரொம்ப

உம் போன வருஷம் அஹ போன வருஷம் november நினைக்குறே அதுவரைக்கும் bore ல தண்ணி வந்துட்டு இருன்ச்சு silent என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல இப்போ

ஓ tank தண்ணியா bore தண்ணிய அண்ணா ? bore தண்ணி bore தண்ணி அதா அதுவே நம்மளுது வது ஆயிரம் அடி, ஆயிரம் அடி தண்ணிக்காக போட்டது bore ரூ அவன் என்னக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி அறநூறு அடி போட்டுருப்பான் bore உ அதனால அவனுக்குத்தா அஹ தண்ணி அதிகமா வந்துருக்கும், நம்மளுக்கு என்னப்பா நம்மளுக்கு ஒரு inch கூட வரல half inch கூட இல்லப்பா silent motor

அதனாலதா தண்ணீர்தாங்கள் கிட்டயே depend ஆகுரமாதிரி ஆகிருச்சு

உம் எனப்பா பண்றது silent உம்

ஒன்னுமே புரியலப்பா சேது

ஊம் உங்க பொண்டாட்டி என்ன பண்றாங்க தங்கச்சி

அஹ நல்லா பண்றாங்க நல்லா இருக்குராங்கன்னா

எந்த ஊருப்பா அவங்கழுது இங்கண்ணா நம்ம இப்போ Noise இப்போ நம்ம இதுக்கு வரோம் பாருங்க தாம்பரம் வரும் பாருங்க

உம் தாம்பரத்துல இருந்து Noise left போகணும்னா அவங்க ஊருக்கு

அங்க ஒரு ten kilometers உள்ள village உ

நானு அங்கேதா அந்த ஊருதா, சொந்த ஊரு அங்கதா அது பசங்க Noise எப்படிப்பா ? பசங்க நானு maximum ஏதோ manage பண்றேன்னா, இருக்குறாங்க இப்ப எங்குட இருப்பாங்க இன்னும் ரெண்டுநாள் two days ல வந்துருவாங்கண்ணா உனக்கு எப்படிப்பா சாப்பாடு எல்லா சாப்பாடு தண்ணி எல்லா வேளிலதான்னா

சாப்பாடு தண்ணி அதோ எந்த தண்ணிய சொல்லுற நீயி இல்ல எப்பயோ manage பண்ணிருக்கேன்னா சமையல் கூட உன்னக்கு எப்படிப்பா சாப்பாடு சமையல் நல்லா பண்றியா நீயி வீட்டுல ? எனக்கு stove பத்தவேக்கிறது கூட வராதுண்ணா என்னக்கு stove on பண்றது கூட எனக்கு தெரியாது okay okay okay okay okay நீ அதிஷ்டகாரன்பா நீ silent என்னக்கு சமைக்குறதுவிட என் பொண்டாட்டி வுடு ஆஹா அவங்க ஊருக்கு போன நானும் சமைக்க முடியாது எனக்கு என்னா பன்றதுப்பா இது வேற கொடுமை ரொம்ப நல்லவனாச்ச என் என் ரொம்ப நல்லவன் ஆகிடிங்க ஆமாபா என்னப்பா பண்றது வெளில சாப்பிட முடியலயே என்னபன்றது

நீ அப்பா அப்பறம் சொல்லுப்பா silent நலாம்பாரி ஏரி இருக்கு இல்லையா ஏரி ஏரி அங்க தண்ணியே இல்லப்பா நேத்து வந்து walking போனேன்

heat ணா heat க்கு என்ன ஆகுதுனா எல்லா evaporation அடிக்குது

எப்போ start ஆகுமா water resource கம்மி ஆகும்மில்ல

அந்த ஏரில இருந்து நா நேர வந்து பேசன் நகர் beach க்கு போனேனா, அங்க பேசன் நகர் beach ல நீ பாதேன்னா அணில் அண்டாமாதிரி ஆடிட்டு இருக்கும் beach ல ஒக்கார முடியல நிக்க முடியல ஓட முடியல இதுவிடாது வந்து அந்தமாதிரி ஆகிடுச்சுப்பா நிளம

அதுக்கு பக்கத்துல நேரா ஒரு ஏரி இருக்குதில்லையா அந்த கூட தண்ணியே இல்லாம காஞ்சுகிட்டு இருக்குப்பா silent எப்படி பண்றாங்களோ என்னமோ தேரிலப

அஹ அங்குருந்து தானா valve distribution Noise சென்னைக்கு எல்லா வருது ?

அவ்ளோதான் silent Noise

water ரோம்பனா evaporation னால ரொம்ப இதாயிருக்குங்க அத அத அதில்லாம நம்ம water wastage ரொம்ப அதிகம்ப்பா அஹ wastage நடுக்குறது அது ரொம்ப common தான அண்ணா வீட்ல வீட்ல நனியா நடக்குற wastage ஜ விட அஹ இந்த pipe transport ஆகுறது pipe ல வந்து தண்ணி வந்து ரொம்ப waste ஆகுதுப்பா, இந்த municipality காரங்க வந்து யாருமே கண்டுக்கமாட்டிரான்கப்பா

அதுல்லா water எல்லா evaporate ஆகிடு திருப்பி tank கம்மியாகிரும் திரும்பி motor போடணும் திரும்பி tank உம் tank ல தண்ணி வரதுக்கு lack of water resources அகுதுணா அப்பிடியே நிறையபேரு பண்ணுவிங்களா இப்ப வர்ற bore boreline pipes எல்லா வரும்ல அதுமாரி உங்களுக்கு தெரியுதா அது ஆஹா தெரியுது Noise ஆனா இந்த bushvalve வகும்போது coin வெச்சிடுரான்கப்பா இந்தன மணிக்குள்ள நீ தண்ணி எடுத்தா எடுத்தமாதிரி இல்லனா அவ்ளோதான்பா தண்ணிக்கு வந்து பஞ்சம் ரொம்ப அதிகம்மாகிடுச்சு எங்கவும் போறது போகமுடியல எதுவும் சாப்பிட முடியல ஆஹா என்னப்பா பண்றது வீட்டுல வந்து தண்ணி தண்ணி அப்படின்டு சொல்றாங்க நான் கொடம் எடுத்துட்டு தேடாத இடமெல்ல இல்லப்பா அங்கெல்லா தேடித்தேடி பாத்தே ஒரே ஒரே இடத்துலருந்து தண்ணி கிடச்சுது இந்த police quarters இருக்குதுல்லையா அண்ணா நகர்ல அந்த அண்ணா நகர்ல இருக்குற police quarters ல மட்டும் தண்ணி வுடுரான்கப்பா அங்க போயிட்டு தண்ணி புடுச்சிட்டு வந்தே நானு குழந்தைக்கு

குளிக்கறதுக்கு toilet போனாலும் தண்ணி இல்ல அதனாலதாப்ப இந்த area வெ விட்டுரலாம் இந்த கோயம்பேடே விட்டுரலாம் நம்ம இந்த இந்த பக்கம் ஓடிறலாம் இந்த தாம்பரமோ கின்டியோ இந்தபக்கம் ஓடிடலாம் அங்கேவந்து தண்ணி அதிகமா இருக்குதுன்ட்டு என்ன office க்கு ரொம்ப இருக்குதுல்லையா அதனாலத நா அது யோசிக்கிறேன் இப்போ இல்லைன்னா நா போய்ட்டுருப்பேன்

அது ஒருவிதமான இது இல்லப்பா இது இந்த தண்ணி மட்டும் இருந்துட்ட எல்லாமே நல்லா இருக்கும் தண்ணி இல்லைலயா, தண்ணி இல்லாம எல்லா இருந்தாலும் அது இல்லப்பா

உம் ஆமாங்க water வந்து main basic resource ல

நம்மலக்காட்டும் வீட்டுக்காட்டும் அது இல்லானா வேல நடக்காது எந்த வேலையும் நடக்காது

என்னா பன்றதுப்பா இந்த forgein company காரங்கெல்லா வந்து நம்ம சென்னை ஸ்ரீ பெரம்பரத்தூர் இது எல்லா வெச்சிட்டாங்க car company இங்க எல்லா bore போட்டிட்டு தண்ணி உருஞ்சுன்னே இருக்காங்க என்னப்பா பண்றது தண்ணி தண்ணியே இல்லாம பண்ணிட்டங்கலேப்ப இந்த காஞ்சிபுரம், ஸ்ரீபெரம்பரத்தூர் district உ இங்க நம்ம சென்னை சுத்தி பக்கத்துல இருக்குற villages எல்லாமே உண்டு விவசாயம் பண்றதே இல்லப்பா யாருமே

உம் எல்லா flat பட்டுகிட்டு வித்துக்கிட்டு இருக்காங்கப்ப

உம் எதுக்குடா நீங்க நீங்க எல்லா உங்க விவசாயத்த விட்டிட்டு வந்ததில்லா அப்பிடின்னு நா கேட்டே sir எங்களுக்கும் விவசாயம் பன்றதாதா இருக்கு ஆனாலும் தண்ணி இல்ல, தண்ணி இல்லாம நாங்க எப்பிடி சாப்பிடுறது ?

நாங்க வந்து கேட்க்குரோ, யாரும் எங்கலோட தேவையா கேக்கமாட்டிராங்க என்னதா பண்றது அப்பிடின்ட்டு நாங்ககூட ஒரு போராட்டத்துல ஈடுபடலாம் அப்படிங்குடி இருக்குறாங்க சிலபேரு கொஞ்சோ

ஆனா என்ன பன்றதுப்பா இங்க தண்ணி பஞ்சம் ரொம்ப அதிகமாயிடுச்சு நான்தா இந்த நான்தா இந்த வந்துட்டு இருக்குறத தெளிவு பண்ணாத நம்ம சென்னை ஆளுகளுக்கு எல்லாமே வந்து கொஞ்சமாவது கொஞ்சம் காப்பதிட்டு இருக்குப்பா